இது ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சு .

இது ஒரு கவரிங் நகை எல்லாம் விற்கக்கூடிய கடை.

இதுல வந்து அதா நிறைய பைக்ஸ்சு கார்ஸ்சு எல்லாமே விட்டுட்டு ஈவினிங் வந்து சன்செட் பாத்துட்டுருக்காங்க.

கடற்கரையவே எல்லாருமே பாத்து செல்பி எடுத்துட்ருக்காங்க.

இது ஒரு பெரிய காட்டுப்பகுதி அடர்ந்த ஹா நெறைய மரங்கள் எல்லா நிக்கிற பகுதி.

இதுல வந்து ரெண்டு பெட்டு வித் காட் கிடக்குது.

ஃப்ரெண்ட்ல ஒரு கேட்டு வச்சிருக்காங்க அதுல பூட்டு போட்ருக்காங்க.

இது வந்து ஒரு பெர்ஃப்யூம் கட.

இங்க் சின்ன சின்ன பிரின்டிங் எழுது பிரின்டிங் டிவைய்ஸ்லாம் வெச்சிருக்காங்க.

செவர்ல வந்து கரண்ட் வரதுக்கான ஒரு பாக்ஸ் வெச்சிருக்காங்க.

சாமிக்கு வந்து நல்ல பூவும் மால எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணி இருக்காங்க.

இது ஒரு ரிசப்ஷன் ஏரியா இதுல வந்து பிரண்ட்ல சேஸ் போட்டிருக்காங்க.

செல்ஃபோன் டவர் ஒன்னு மாடில இருக்குது.